ஒரு பில்டிங் கீழ ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க பக்கத்துல ரெண்டு பையன் உட்கார்ந்து போன் யூஸ் பண்றாங்க ஒரு வாட்டர் .

ஆஅத் ஒரு ஒரு சே நாற்காலி நறைய இருக்கு ஒரு பீரோ இருக்கு.

பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்ச ஒரு பில்டிங் இருக்கு.

ரெண்டு பைக் நிக்கிது ஒரு ஆளு எதோ கம்பில கட்டிட்டிருக்காங்க.

பக்கத்துல ஜெல்லு மண்ணு நறையா இருக்குது.

பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குது அங்க ஒரு ஜென்ஸ் நிக்கறாங்க.

அ நெறய செடிங்கள் கீழ இருக்கு சிமெண்ட்டு ரோடு இருக்குது காம்பௌண்ட் செவரு இருக்குது அங்க ஒரு ஷெட்டு போட்ட மாரி இருக்கு பக்கத்துல மலைகள் செடி கொடி நெறய இருக்கு.

அஅ ஸ்டெப்ஸ்ங்க இருக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க மூணு லைட் எரியுது ஒரு ஃபேன் இருக்கு ஒரு லேடி இருக்காங்க ஹெல்மெட் நறைய இருக்குது.

ரெண்டு சோபா போட்ருக்காங்க ல லைட் ப்ளூ கலர்ல லைட்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி ரெட் கலர் கார்பெட் போட்டுருக்காங்க.

ஒரு சிலுவ போட்டுருக்கு அது பக்கத்துல வந்து ஒரு ஒயர் இருக்குது அது பக்கத்துனாடியே பூச்செடிகள் நெறையா இருக்குது.

இது பாக்க ஒரு ஜிம் மாறி தெரியுது அங்க ஒரு பைய ரெட் கலர் டி_ஷர்ட் போட்டு போட்டோ எடுத்துட்டுருக்கான்.

அவங்க அவங்களுக்கு பின் சைடு ஒரு பையன் வந்து எக்சைஸ் பண்ணிக்கிட்டிருக்கான்.

ஒரு மலை இருக்கு அது பக்கத் அது மேல செடியெல்லா நெறையா மொளச்சு அது பக்கத்துல மரோல்லா இருக்குது.

ரெண்டு போர்டு இருக்கு ஒரு டி_வி_எஸ்னு போட்டு எழுதிருக்காங்க செவுத்துல.

இது வந்து தரைல வந்து கள் கள் தர டைல்ஸ் போட்டுருக்காங்க.

இந்த லாரில வந்து நெறைய மூட்டைங்க இருக்குது.